பேசிக் Functionகுறித்த முதல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
நாம் கற்க போவது
பங்ஷன் ஐ உருவாக்குவது அதன் சின்டாக்ஸ் ஒன்று அல்லது பல வால்யூ க்களை இன்புட் செய்வது மற்ற டியூட்டோரியல்
ரிட்டர்னிங் வால்யூஸ் குறித்தது
இத்துடன் துவக்கலாம்
பிஎச்பி டாக்ஸ் ஐ உருவாக்குகிறேன்
என் சின்டாக்ஸ் உடன் ஆரம்பிக்கிறேன்
அது பங்ஷன் பங்ஷன் பெயர் மைனமே வழக்கமாக கேப்ஸ் களில் இது இருக்கும்
அதனால்தான் இது இங்கே லவர் கேஸ் இல் ஆரம்பித்து அப்பர் கேஸ் க்கு போகிறது பின் லவர் கேஸ்
இறுதியாக புதிய சொற்கள் அப்பர் கேஸ் இல் ஆரம்பிக்கும்
இது படிக்க சுலபம்
இருந்தாலும் எனக்கு ஸ்மால் கேஸ் ஏ பிடிக்கும்
பின்னர் 2 பேரெந்தசிஸ்
இப்போதைக்கு இது காலி
இங்கு இன்புட் எதுவும் எடுப்பதில்லை
உள்ளே என் கோடு ஐ எழுதுவேன்
ஆகவே அலெக்ஸ் என எழுதுகிறேன்
இப்போது இதை இயக்க ஒன்றும் நடக்காது
பங்ஷன் ஐ டிக்ளேர் செய்தோம் இன்னும் கால் செய்யவில்லை
பங்ஷன் ஐ கால் செய்ய பங்ஷன் பெயரை எழுதி 2 பிராக்கெட்ஸ் பின் லைன் டெர்மினேட்டர் வால்யூ களை புரோசெஸ் செய்ய வேண்டுமானால் இங்கே வைக்கலாம்
இப்போது கவலை வேண்டாம்
இந்த ப்ளாக் ஒஃப் கோடு ஐ செயலாக்கும் பங்ஷன் ஐ கால் செய்வோம்
ரிஃப்ரெஷ் செய்து இதோ
அலெக்ஸ் எச்சோ ஆயிற்று
ஒரு வரி கோடு க்கு மேல் வேண்டுமானால் இங்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம்
இந்த ப்ளாக் அதற்குத்தான்
சோதிக்கலாம்
வேலை செய்கிறது
அதை அப்படியே கால் செய்யாமல்
மை நேம் இஸ் மை நேம் என்றும் கால் செய்யலாம்

எழுதலாம் மை நேம் இஸ் பின் பங்ஷன் ஐ தனியாக எச்சோ செய்யலாம்
இது வால்யூ இல்லை என்பதால் வேலை செய்யவில்லை போலும்
இதொரு பங்ஷன்
எப்படியும் இங்கிருப்பது அலெக்ஸ் என எச்சோ செய்யும்
ஒரு நியூ லைன் க்கு அதே இருக்கும்
எச்சோ மை நேம் இஸ் எச்சோ அலெக்ஸ் ஒக்கே
இது இங்கிருந்தால் வேலை செய்யாது
வெறுமனே ஆட்புட்
மை நேம் இஸ் மை நேம் என்றால் அர்த்தமில்லை
இதை கீழே கொண்டு போவோம்
ரிஃப்ரெஷ் இதோ மை நேம் இஸ் அலெக்ஸ் தெளிவாக்கஇதை ஒரு எக்ஸிக்யூட் ஆகும் கோடு ஆல் மாற்றினால் அப்படி தோன்றும்
ஆகவே அப்படி செய்யலாகாது
000316 000315 தெளிவாயிற்றா
மேலே போக
பங்ஷன் டிஃபைன் ஆகும் முன்னரே கால் செய்யலாம்
அப்படித்தான் பிஎச்பி வேலை செய்கிறது
நான் சொன்னால் ரிஃப்ரெஷ் பங்ஷன் டிக்ளேர் ஆகுமுன் கால் ஆகிறது என்பதால் மேலிருந்து கீழே ஆராயும் என எதிர்பார்ப்பீர்கள்
ஆனால் அது அப்படி வேலை செய்வதில்லை
நல்லதென்றால் பக்கத்தின் அடியில் கூட டிக்ளேர் செய்யலாம்
நான் செய்வது மேலே
சட்டென மேலே போய் பார்க்கலாம்
அவ்வளவே
இப்போது வால்யூ ஒன்றை இடலாம் சொல்வது யூர் நேம் இஸ் நேம்
அதாவது யூர் நேம் இஸ் என எச்சோ செய்து பின் வேரியபிள் நேம்
பங்ஷன் ஐ யூர்னமே என பெயரிடலாம்
வேரியபிள் எங்கிருந்து வரும்
யூசர் இன்புட் செய்ய வேண்டும்
நேம் ஐ இங்கே வைத்து பின் நான் சொல்வது யூர் நேம் அலெக்ஸ் இது இப்படி வேலை செய்கிறது
யூர்னமே பங்ஷன் ஐ கால் செய்கிறது இந்த வேரியபிள் ஐ கணக்கில் கொள்கிறது இந்த வேரியபிள் ஐ நேம் இல் இடுகிறது பின் எச்சோ விலிருந்து வேரியபிள் ஐ படிக்கிறது
நாம் சொல்வது யூர் நேம் அலெக்ஸ்
மேலே போக
இதற்கு ஒரு வால்யூ வேண்டும்
குறிப்பாக ஸ்ட்ரிங் வால்யூ
இங்கே போய் ஏதேனும் இன்புட் உள்ளதா என பார்க்க ஆம் அது அலெக்ஸ்
ஆகவே யூர் நேம் இஸ் அலெக்ஸ் கிடைத்தது
இதை பில்லி எனவும் மாற்றலாம்
எப்படி வேலை செய்கிறது என பார்த்தீர்கள்
சரி பங்ஷன் க்கு
கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம்
அது உங்கள் பெயர் வயது இன்னது என்று சொல்ல வேண்டும்
சொல்ல வேண்டியது நேம் மற்றும் ஏஜ்
அதாவது இன்னொரு வேரியபிலை சேர்க்க வேண்டும்
சரி கூடுதலாக இங்கே காமா வால் பிரித்து சேர்ப்போம்
இங்கே வேரியபிள் களை காமா வால்தான் பிரிக்க வேண்டும்
மீண்டும் இந்த வேரியபிள் ஐ கணக்கில் எடுத்துக்கொள்ளும்
இங்கே வைத்து இங்கே எச்சோ ஆட் செய்யும்
இந்த வேரியபிள் ஐ கணக்கில் கொண்டு கால் செய்து இங்கே எச்சோ ஆட் செய்யும்
இதுதான் அடைப்படையில் உங்கள் வேரியபிள் இன் ஸ்ட்ரக்சர்
எவ்வளவு வேரியபிள் களை அது எடுத்துக்கொள்ளும் எப்படி பங்ஷன் ஐ கோடு செய்வது
சோதிக்கலாம்
சரி இங்கே ஒரு ஸ்பேஸ் வேண்டும்
இதை மீண்டும் அலெக்ஸ் 19 ஆக்கி
refreshஇதோ
பங்ஷன் களை எழுதுவது நேரத்தை சேமிக்க
அது பெரிய ப்ளாக்ஸ் ஒஃப் கோடு ஐ எடுத்துக்கொள்ளலாம் இன்புட் ஐ ஏற்கலாம்
மற்றபடி அதிக நேரம் எடுப்பதை இப்படி விரைவாக செய்கிறது
இத்துடன் டியூட்டோரியல் முடிகிறது
ரிட்டர்னிங் வால்யூ போன்ற அட்வான்ஸ்ட் பங்ஷன் களுக்கு பங்ஷன்ஸ் மீதான மற்ற டியூட்டோரியல் களை காண்க
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி